கம்பி எல்லா அங்கங்க மடிந்து வச்சிருக்காங்க. சுத்தி நெறைய மண் எல்லாம் தோண்டி மேலே போட்டு இருக்காங்க.

இதுல ஆட்கள் யாருமே இல்ல ஆனா ஆட்கள் இருந்து வேலை பாக்ரதுகாண்டி சின்ன சின்ன சேர் போட்டிருக்காங்க.

இது ஒரு கிளாக் கடெ அதுவும் இல்லாம நறைய பிரண்டுல நறைய வாட்ச்செல்லா வச்சிருக்காங்க.

இதுல ஒரு ஆள் நின்னு பாத்துட்டு இருக்காரு அதுல ரெண்டுவேரு கேப் போட்டிருக்காங்க ரெண்டு பசங்க.

இந்த கடையோட சைடுலையு நெறைய கடைங்க இருக்குது வரிசையா.

கார் மெக்கானிக்கல் ஸ்டோர்ல நறைய கார்லாம் நிப்பாட்டி இருக்காங்க இதுல ஒரு கார்ல ஒத்த கி பிரண்ட் பார்ட்ட ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க.

எல்லாருமே ஆளுக்கு ஒரு கட்டன் போல வச்சிருக்காங்க.

இது ஒரு கார்டன் இந்த கார்டன் கிட்ட நெறைய ஒரு ஒரு ஆள் வந்து ச்செர்ல இருக்காரு.

டீசலு பெட்ரோல்னு போட்ருக்காங்க.

அதுல ரெண்டு ஆள்கள் நிக்குராங்க ஒரு லேடீஸ்சு ஒரு ஜெண்டஸ்சு .

ஒரு செக்ருட்டி நிக்கிறாரு அது இல்லாம ரெண்டு ஆள்களும் நிக்கிறாங்க.

அதுவில்லாம இதுல ரெண்டு வேர் இருக்கராங்க.

இதுல அந்த சோளத்தோட தோல் எல்லா உரிச்சு அங்கங்கையா போட்ருக்காங்க.

மேல நெறைய லைட்ஸ் போட்ருக்காங்க.

சுத்தி நிறைய படி எல்லாம் வச்சிருக்காங்க.

இது ஒரு பூக்கட இந்த பூக்கடையில ஒரு பெரிய ஆரோ போட்ருக்காங்க.

கிட்ட ஒரு சாக்குல ஒரு ரெட் கலர் பூ நெறைய வெச்சிருக்காங்க அதுவு இல்லாம நெறைய கலர்ஸ் அண்டு பூவலெல்லாம் வெச்சிருக்காங்க.

இது ஒரு கோவில் இந்த கோவில்ல ஒரு ஆளு பூச பண்ணிட்ருக்காரு.

சைடுல எல்லா நிறைய வீடெல்லா தெரியுது.

இதுல டேம்ல நெறயா தண்ணி எல்லாம் வெளிய பெய்ட்டு இருக்குது.

ஆனா இதுக்கிட்ட ஆள்கள் யாருமே இல்ல.